அண்ணே இங்க இருப்பாங்களா அவங்க வீட்டுக்கு போய்டுவாங்களா?

இவங்களும் வேல பாக்குறாங்கள்ள? இவங்களும் அங்க வேல பாத்துட்டு தான இருந்தாங்க? உம்

நல்ல பொண்ணா, படிச்சதெல்லாம் கோயம்புத்தூர் தானா?

உம் அது ஏதாது வாய்ப்பு இருக்கா சேத்து பாப்போம். ஆனா அப்படி இப்ப உங்கள மாறி இருக்கதான செய்வாங்க சிலவுங்க. அதுக்கு உங்க அப்பாக்கு தான் மனசு கேக்க மாட்டின்குதோ? இன்னிக்கு காலைல நம்ம என்ன பண்ணோம்? அ இட்லியும் தக்காளி சாம்பாரும் காலைல.

ஓஹ அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன பண்ணோம்? சாதம். காலைல என் பையனுக்கு வந்து இது பிடிக்காது. மத்தியானம் சாப்டுறதுக்கு இன்னிக்கு புளி குழம்பு மாரி வச்சுருந்தோம். புளியோதரை.

ஒருத்தனுக்கு மட்டும்தான அவனுக்குதான் தக்காளி parcel பண்ணி அனுப்பியாச்சு. எங்களுக்குத்தான் புளிக்குழம்பும் கீர கூட்டும். Lite ஆ அந்த மாரி பண்ணதான் வேலைக்கு ஆகும். இல்ல காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு, உங்க ஊரு ரொம்ப குளிரும் அதனால உங்களுக்கு கஷ்டமா இதா இருக்கும். அப்படியில்ல எங்க வீட்டுல இங்க நா சின்னபிள்ளயா இருக்கும்போதே தாத்தா பாட்டி அப்புறம் எல்லாருமே வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. அங்க வந்து எங்க தாத்தாவும் teacher ஆ இருந்தாங்க, எங்க ஆச்சியும் teacher ஆ இருந்தாங்க. அப்படிங்கறப்போ அவங்க பள்ளிகூடத்துக்கு போறதுக்காக எல்லா வேலையும் காலைல முடிச்சே ஆகணுமா, ஏ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எங்க தாத்தாக்கு பயங்கர தொண்டை அதனால சத்தமா பேசுவாங்க இங்க பேசுன அங்க கேக்குங்குற மாதிரி கணீர்னு அதனால அவர் போடுற சத்ததுலையே நாங்க, எந்திரிச்சிருவோம் அப்படியே பழகி பழகி hostel லயுமே நா வந்து கொஞ்ச சீக்கிரம்தானே எந்திரிச்சுருவேன்.

ஆமா உங்க வீட்டுகாரர் எங்கள கூட்டிட்டுவந்து காட்டுனாரு. super ஆ இருந்தது. First enter ஆன உடனே hall அதுல சின்னதா ஒரு சாமி ரூம் அதானே? அதுக்கப்புறம் ரெண்டு bedroom அந்த பக்கம், இந்த பக்கம் kitchen அவ்வளவுதானே? ரெண்டு தானே அப்படியா? அப்போ உங்க மாமியார் வந்து

ஆமா அவங்க செடியல்லாம் வளத்த super ஆ வச்சுருந்தாங்க அப்போ உம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப புடிக்கும்னு புதினா புதினா அப்ப அவங்க சாமி கும்பிடுவாங்கள,

சொன்னாங்க பச்ச பட்டாணி போட்டு குழம்புலாம் வச்சு குடுத்தாங்க. வாழக்கா வாழைத்தண்டு தட்டப்பயறு போட்டு ஒரு பொரியல் மாரி பண்ணித்தந்தாங்க. முத நாள் பண்ணது நா உனக்கு குடுத்துட்டேன்னு நினைக்காத சாப்டுரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதும் நினச்சுக்காத இல்ல குடுங்க சாப்டுக்குறோம்னு சொல்லி வாங்கி சாப்டோம். நல்லாயிருந்தது. அதுல அப்டியே நாங்களும் பண்ணி,

அதுல வந்து தட்டபயிறும்போட்டு, பொரியல் மாரி பண்ணிக் கொடுத்தாங்க.

இன்னொன்னு அவங்க self cook இது பண்ணி அப்படி சாப்டவங்களுக்கு உங்கள இது பண்ணி சொல்லி சாப்ட இது பண்ண மாட்டாங்க.

அஹ் எப்பவுமே வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்டுட்டே இருந்தவங்களுக்கு அடுத்தவங்க யாராது பண்ணா நல்லாத்தான் இருக்கும். அதுவும் ஒன்னு. ஓணம் பண்டிகை எல்லாம் வரும்போது எல்லாரும் சேந்து தான சமையல் பண்ணுவீங்க? உம் உம்

எனக்கும் ரெண்டு recipe சொல்லி குடுத்துருக்காங்க.

நானே முட்ட பொரியல் லாம் அவங்க அன்னிக்கு உடனே உடனே பண்ணிகுடுத்தாங்க உடனே உடனே எங்க அப்பா அடிகடி சொல்லுவாரு யப்பா எப்படியெல்லாம் பண்றாய்ங்க?

அப்புறம்,

நம்ம அப்டியே இருந்துட்டு ஓட்டமா ஓடிரும்.

வேற என்ன இப்படியே போயிட்டே இருக்கு.

அதான் மாவு வச்ச்ருக்கோம்ல night வந்து மாவு ஒரு எட்டு மணிக்கு ஏழு, மாவை இட்லி தோச இந்த மாரி ஏதாது பண்ணிக்க,

இல்ல எப்பவுமேனா நம்ம சனி ஞாயிறு கண்டிப்பா ஏதாது பண்ணி குடுக்கலாம்பா மத்த நாளுக்கு எப்படி பண்ணிக் கொடுக்க முடியும்? நமக்கே tired ஆயிருவோம்ல.

அதுல வித விதமா சட்னி அரச்சுவைக்க அந்த சட்னி இந்த சட்னி அப்படின்னு daily ஒரே சட்னி வைக்காம

பால் சாதாமா?

பரவால்ல. ஆமா அவங்கள ஒம்போது தூங்க வச்சுருவேன் எப்படியாச்சும் தூங்க வச்சுருவேன். அவங்க அப்பா வந்தா மட்டு அவங்க எண்ணமே கேக்கவே மாட்டாயங்க அப்டியே ஆளே வேற மாறிடுவாய்ங்க. எனக்கு அப்டியே பழகிட்டேன்னா அப்போ தான் நமக்கு routine க்கு correct ஆ வரும்.

தெரிலையே அவங்களுக்கு என்னது மிதுனம். ஏன் . நல்ல super super ஆ வித்யாசம் வித்யாசமா பண்ணு super ஆ வித்யாசாமா ஏதாது பண்ணிக் கொண்டு வா. தையல்ல எனக்கு என்ன உதவி உம்க்கும் உனக்கு மூள இருக்கு பயங்கரமா பண்ணுவ. அல்ல நல்லா ந interest ஆ பண்ணுவேல அத சொல்றேன் அப்போவே நீ பண்ணிட்டே இருப்பேல படிக்கும் போதே எனக்கு ஞாபகம் சரியா இல்ல. என்னமோ பண்ணிடே இருப்ப னு நினைக்குறேன்.

ஆந்திரா பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா பஞ்சாப் மற்றும் தெலுங்கானா ஆகிய இந்திய மாநிலங்களில் மாநில விளையாட்டாகவும் உள்ளது தெலுங்கு கபடி என்ற சொல் தமிழ் வார்த்தையான கைப்பிடி என்பதிலிருந்து பெறப்பட்டது அதாவது கைகளை பிடிப்பது இருப்பினும் இந்த வார்த்தை நாட்டின் வடக்குப் பகுதியில் பரவலாக இருந்திருக்கலாம் இந்த விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் டெல்லி ஒலிம்பிக்ல் நிரூபிக்கப்பட்ட போது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய விளையாட்டு போட்டியில் அறிமுக~ அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அகில இந்திய கபடி கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அமைச்சர் கபடி கூட்டமைப்பு என மறுசீரமைக்கப்பட்டது ஆண்களுக்கான முதல் தேசிய போட்டி அதே ஆண்டு இந்தியாவில் சென்னையில் நடத்தப்பட்டது இன்று இந்த விளையாட்டு உலகெங்கிலும் பல விளையாட்டு வீரர்களின் ஆரோக்கியத்துடன் உலக அளவில் பிரபலமடைந்துள்ளது மற்றும் பல நாடுகளால் குறிப்பாக கிழக்கு நாடுகளால் விளையாடப்படுகிறது விளையாட்டை வெல்வதற்கு எதிராளியை விட அதிக புள்ளிகளை பெற வேண்டும் கபடி ப~ பழைய தமிழ் இந்திய துணைக்கண்டத்தில் தொடங்கியது இது இன்றைய தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற தென்னிந்திய பகுதிகளில் உள்ளது தமிழ் மக்கள் இந்த விளையாட்டை தென்கிழக்கு ஆசியாவில் தங்கள் கடல் வட்டங்களுக்கு மத்தியில் பரப்பினர் கபடி என்ற சொல் கைப்புடி என்ற தமிழ் வார்த்தையும் பெறப்பட்டது இது

சீத்தான் பகுதியிலிருந்து தொடங்கியது என்று கருதுகோல் முன்மொழிகின்றன இன்றைய ஈரான் இந்த கேளிகை யாதவ வம்சத்தினரிடையே நன்கு அறியப்பட்டதாக கூறப்படுகிறது உஹராமின் ஒரு அப்பாம் கடவுள் கிருஷ்ணன் தனது குழந்தை பருவத்தில் இந்த விளையாட்டை விளையாடியதாக வெளிப்படுத்தினர் அதே சமயம் மகாபாரதத்தில் அர்ஜுனன் எதிரிகளின் பகுதிகளுக்குள் பதுங்கி சென்று எதிரிகளை சத்தத்தை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக ஒரு பதிவு உள்ளது இதில் கபடி விளையாட்டு அதுக்கு நிலையாக உள்ளது கௌதம புத்தர் பொழுது போக திசை திருப்பல் விளையாடுவதற்கான பதிவுகளும் உள்ளன இந்த மோதல் சம்பவங்கள் இருந்த போதிலும் கபடியை ஒரு தொழில்முறை விளையாட்டாக ஊக்குவித்ததற்கு இந்தியா காரணம் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட போட்டிகள் நடந்தன முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த இந்திய ஒலிம்பிக் போட்டிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் கட்டுவீரிய கபடி கூட்டமைப்பு நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒராம் ஆண்டு புது தில்லியில் நடந்த முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கண்காட்சி விளையாட்டாக விளையாடப்பட்டது இந்த முன்னேற்றங்கள் பொதுவாக நகரங்களில் விளையாடப்படப்பட்டு வந்த விளையாட்டை உண்மையான உலகளாவிய போட்டிக்காக முறைப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மீண்டும் கட்டப்பட்டதை தொடர்ந்து கபடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டுகளில் ஆசிய விளையாட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது தலா ஏழு வீரர்கள் கொண்ட அணிகள் மற்றும் ஐந்து மாற்றுகளுடன் நடுவரின் அனுமதியுடன் பெறலாம் அணிகள் நீதிமன்றத்தின் ஒரு பாதியை ஆக்கிரமித்து ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றனர் எதிரணியின் பாதியில் ஒரு raider ஐ அனுப்பி மற்றும் மற்ற அணியின் உறுப்பினர் அல்லது உறுப்பினர்களை தொடுவதன் மூலம் அணி புள்ளி அல்லது புள்ளிகளை பெறுகிறது இதனால் அவர் பாதியில் திரும்புகிறார் டைடலின் முழு செயல்பாடும் ஒரே மூச்சில் மட்டுமே நடக்கும் கபடி கபடி என்று கோஷமிட்டுக் கொண்டே இருப்பார் side அ சமாளித்து திரும்புவதைத் தடுத்தல் மற்றும் அணி புள்ளியை தெரிகிறது ஆண்கள் நிகழ்வு பெண்கள் நிகழ்வு junior நிகழ்வு raider என்று அழைக்கப்படும் ஒரு வீரரை தங்கள் அணியில் இருந்து எதிரணியின் அணிக்கு செய்ய அணியனுப்ப வேண்டும் கபடி கபடி என்று சத்தமாக உச்சரிப்பதன் மூலம் raider centre line ல் இருந்து தொடங்க வேண்டும் எந்த இடைவெளியும் எடுக்காமல் பின்னர் அவர் தனது கைகள் அல்லது கால்களால் எதிராலியை தொடுவதற்காக நீதிமன்றத்தின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் ஓட வேண்டும் எதிராளியை தொட்ட உடனே raider கபடி கபடி முறியடிக்காமல் centre line வழியாக மீண்டும் தனது court க்கு வர வேண்டும் தாளம் என் தடி தனி புள்ளிகளை பெறுகிறது raider தோட்ட வீரர்களின் உதாரணமாக raider ஒரு வீரரை தொட்டால்

raider ஐ தங்கள் குழுவில் உள்ள எந்த உறுப்பினரையும் தொடுவதை தடுக்கிறது மற்றும் அவரை மையக் கோட்டிற்கு திரும்ப அனுமதிக்காமல் அவரை பிடிக்கவும் சிக்க வைக்கவும் வழிகளை raider பிடிபட்டால் அவர் கோஷமிடும் மூச்சை இழந்தால் அவர் out என்று அறிவிக்கப்படுகிறார் ஒரு அணி தனது சிறப்பான முயற்சியின் மூலம் எதிரணியின் அனைத்து வீரர்களையும் வெளியேற்றும் போது அந்த அணிக்கு bonus ஆக இரண்டு கூடுதல் புள்ளிகள் கிடைக்கும் இது lona என்று அழைக்கப்படுகிறது போட்டிகளில் மைதானம் சமன் செய்யப்பட்டு மென்மையாக பாயாக இருக்க வேண்டும் அதை அளவிட வேண்டும் ஆண்கள் மற்றும் junior சிறுவர்களிடம் பிறருக்கு பதிமூணு metre லிருந்து எட்டு metre பெண்கள் மற்றும் junior பெண்களுக்கு பன்னெண்டு metre லிருந்து ஆறு metre sub junior ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பதினொரு metre லிருந்து ஆறு metre நடுவிலும் போட்டி நடத்தி ஆட்ட விதிகளின்படி முடிவு வாங்குவார் கபடி toss நடத்த கடைசி ஐந்து நிமிட அறிவிப்புக்கு முன் ஒவ்வொரு அணியின் score ஐயும் அறிவிப்போம் பொதுவாக முழு விளையாட்டின் நடத்தையும் கண்காணிக்கவும் ஆட்டத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு உட்பட நேரத்தை பதிவு செய்யவும் மாற்று இடம் மற்றும் அதிகரிக்கும் நாடகத்தில் அடித்தவரின் கடமைகள் பின்வருமாறு ஒவ்வொரு பாதியின் முடிவுகளும் நடுவரின் அனுமதியுடன் மதியத்தின் பட்டியலை நிரப்புதல் மற்றும் multiple அறிவிப்பு toss என்ற அணியை குறித்துக் கொள்ளவும் ஆட்டத்தின் ஒவ்வொரு பாதியின் தொடக்கத்திலும் முடிவுகளிலும் நேரக்குறிப்பை வைத்து இருத்தல் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய மதிப்பெண் பட்டியலை முடித்து நடுவர்களை நடுவர்கள் மற்றும் நடுவர்களிடம் முறையாக கையொப்பம் இட வேண்டும் இதுதான் தமிழ் மண்ணில் தமிழனால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு இது இப்போது இப்போது கை சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கம் செய்யப்படும் பயிற்சிதான் இந்த கபடி விளையாட்டு raider காளையாக கருதப்பட்டு அவரை எதிரில் அகற்றுவார் பின்னர் இந்த பயிற்சி வீர விளையாட்டாக உருவெடுத்து media மற்றும் தெற்காசிய நாடுகள் முழுதும் பரவி புத்தர் உட்பட பல இளவரசன் தங்கள் நிரூபித்து சுயம்வரங்களில் இந்த விளையாட்டுகளை விளையாடி~ கபடியில் இந்திய பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தில் மகளிருக்கான கபடி போட்டியில் தங்கம் வென்று ஆசத்தினர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் நடைபெற்ற மகளிருக்கான முதல் கபடி உலகக் கோப்பையை வென்று அசத்தினர் இதுவரை மூன்று முறை உலக champions பெற்றுள்ளனர் நம் இந்திய மகளிர் அனைத்து வகை கபடி போட்டிகளில் இந்தியர்களே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் நான்தான் உங்க அப்பன்தான் நல்ல முத்து பேரன்டா தங்கம் பிரம்மெடுத்து தாங்கி குதிக்க வாரேன்டா வெள்ளி பிரம்மெடுத்து விளையாட வரேன்டா கபடி கபடி கபடி என்று என்பது போன்ற நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டு கெத்தாக ride செல்வர் நம் தமிழர் உடல் மன உடலும் மனதும் வலுப்படுத்துவதே இந்த விளையாட்டின் அறிவியல் இதை உலகத்திற்கு அளித்தவர் நம் தமிழன் வங்கதேசம் நேபாளம் போன்ற நாடுகளில் தேசிய போட்டி இடுகிறது கபடி தமிழனின் பாரம்பரிய விளையாட்டை ஏர் தழுவுவதற்கு முன் பயிற்சியாக உடல் உடை வளை வலுவாக்க கபடி பயிற்சி மேற்கொண்டதாக முன்னோர்கள் சொல்வார்கள் தடுப்பு என்ற தந்தையிடம் இருந்து கபடி என்ற பிள்ளை உருவானது காளை பிரிகின்றது வருகை கபடியானது என்று முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டது உண்டு தற்போதிலும்

டெல்லி

சடுபடு உலக கோப்பை முதன்முதலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் ஆடப்பட்டன இதுவரை இந்தியாவே வெல்லப்படாத உலகக் கோப்பை வகையாள~ வாகையாளராக இருந்து வருகிறது இருமுறை இரண்டாவதாக வந்து அடுத்த மிகப்பெரும் வெற்றியை ஈரான் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகக் கோப்பையில் பாக்கிஸ்தான் இர~ இரண்டாவதாக வந்தது இதுவரை கபடி உலக கோப்பைகள் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு இந்தியாவை எதிர்கொண்ட பாக்கிஸ்தான் இந்தியா நாற்பத்தி எட்டு புள்ளிகளுடனும் இரண்டாவது பாகிஸ்தான் முப்~ முப்பத்தி ஒன்பது புள்ளிகளாலும் இந்தியா வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவை எதிர்கொண்ட பாகிஸ்தான் இந்தியா அம்பத்தி எட்டு புள்ளிகளும் பாகிஸ்தான் இருபத்தி நான்கு புள்ளிகளிலும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை எதிர்கொண்ட ஈரான் அணி இந்தியா இருபத்தி ஒன்பது புள்ளிகளும் ஈரான் பத்தொன்பது புள்ளிகளுடன் சேர்த்து இந்தியா வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவை எதிர்கொண்ட ஈரான் ஐம்பத்தைந்து இந்தியா ஐம்பத்தி ஐந்து ஈரான் இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் இந்திய அணி வெற்றி பெற்றது proof கபடி கூட்டமைவு இந்தியாவில் கபடி

கபடி பற்றிய பொதுவான விதிமுறைகள் புதிதாக கபடி போட்டிகளில் பார்ப்பவர்களுக்கு எளிதாக கண்டு ரசிக்கும் வகையில் போட்டியின் விதி முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு புது விளையாட்டு இப்போது ஒரு போட்டியில் இரண்டு குழுக்கள் இடம்பெறும் ஒரு குழுவிற்கு பனிரெண்டு பேர் வீதம் இருபத்தி நான்கு பேர்கள் இடம் பெறுவார்கள் இதில் ஒரு குழுவிற்கு ஏழு பேர் வீதம் களத்தில் இடம் இருப்பவர்கள் மீதம் ஐந்து பேர் காத்திருப்பு வீரராக இடம் பெறுவார்கள்

தொடங்கியது பிறகு உத்தியை உருவாக்க கபடி அணி நடுவரிடம் time க்கு கூறலாம் முப்பது நொடிகள் முதல் பாதியில் இர~ இரண்டு இரண்டாம் பாதியில் இரண்டு என்ற விதத்தில் மொத்தம் நான்கு ஒரு அணிக்கு கிடைக்கும் காலம் போட்டியின் நேரத்தில் சேராது வீரருக்கு காயம் ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அவுசரி காரியம் ஏற்பட்டாலோ நடுவர்கள் கொடுப்பார்கள் போட்டியின் தொடக்கத்தை நிர்ணயிக்க நாணணையம் சுண்டுதல் போடப்படும் நாணயம் சுண்டுதல் வெல்லும் அணி தங்களின் விருப்பமான raid ஐயோ அல்லது side ஐயோ தேர்வு செய்யலாம் எதிரியின் களத்திற்கு கபடி கபடி என்று பாடி செல்பவர் raider என்றும் தன் களத்தின் எல்லைக்குள் வரும் வீரரை பிடிப்பவர் defender என்றும் அழைக்கப்படுவார்கள் ஒரு raider க்கான நேர அளவு முப்பது நொடிகள் கபடி போட்டியில் அதிக புள்ளிகள் பாடித்தரும் raider மூலம் பாடி வரும் வீரரை பிடிப்பதன் மூலம் பெறப்படுகிறது ஒரு போட்டிக்கு ஐந்து நடுவர் செயல்படுவார்கள் மைதானத்திற்கு நடுவில் இருபுறமும் இரு நடுவர்கள் மைதானத்தின் இருபுறமும் எல்லைப் பகுதியில் இருவரும் மைதானத்தில் சுற்றி வந்து ஒரு ஒரு வீதம் ஐந்து பேர் போட்டியை கண்காணிப்பார்கள் கொன்று pro கபடி போன்ற போட்டியில் மூன்றாவது நடுவர்

ஒரு அணி தொடர்ந்து இரண்டு முறை ride ல் புள்ளிகள் பெறாமல் இருந்து அடுத்து செல்லும் ride third ride எனப்படும் இந்த raider புள்ளிகளை பெற ஆக வேண்டும் புள்ளிகளை பொற~ பெற முடியாவிட்டால் எதிரணிக்கு ஒரு புள்ளி செல்லும் raider ம் out என்ற முறையில் களத்திலிருந்து வெளியேறுவார் எதிரிகளின் களத்தில் ஏழு அல்லது ஆறு வீரர்கள் இருக்கும்போது கபடி கபடி என்று பாடிச் செல்லும் raider bonus line ஐ தாண்டி தன் கால் தடத்தை பா~ பதித்தால்

மூன்று நபர் அல்லது அதற்கும் குறைவான பெரிய வீரர்கள் இருந்து பாடி செல்லும் வீரரை மடக்கிப் பிடித்தார் பிரிக்கும் அணிக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும்

time way க்கு out ஆன defender களத்தில் இருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் வேறு விளையாட்டு வீரர்கள் காத்திருப்பார்கள் போட்டி நேரம் முடிவில் மற்றும் tie break ல் இரு அணியில் சம புள்ளிகளை பெற்றிருந்தால் முறை பின்பற்றப்படும் பூவா தலையா வெல்லும் அணி இந்த முறையில் ஒரே ஒரு ride மட்டுமே அனுமதிக்கப்படும் touch me என்றால் ஒரு raider அணிவகுக்கப்படும் raider செய்யப்பட்டால் defence அணி வெற்றி பெறும் golden raider யும் முடிவெடுக்கப்படவில்லை வழங்கப்படும்

பயிற்சியே கபடி என்ற பெயரால் பல காலமாக தமிழகம் விளையாடப்பட்டு வருகிறது விளையாட்டு ஒரு அணிக்கு அணிகளுக்கு இடையே நிகழும் ஆட்களை பிடிக்கும் ஒரு போட்டி ஒவ்வொரு அணியிலும் ஏழு பேர் இருப்பார் மொத்த விளையாட்டு நேரம் நாற்பது மணித்துளிகள் இவ்விளையாட்டிற்கான ஆடுகளம் வெறும் நீள சதுரமான இடம் இந்த ஆடுகளத்தை நடுக்கூட்டில் இரண்டாக பிரித்து ஒரு பக்கத்துக்கு ஒரு அணியாக இரு அணி ஆட்டக்காரர்கள் இப்பொழுது சிலோர் புற எல்லை கோடுகளை தாண்டி நல்லா ஆகாது இவ்விளையாட்டுக்கு ஒரு நடுவரும் தேவை சல்லிக்கட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட விளையாட்டு கபடி எதிர் அணிக்கு செல்லும் வீரர் மாட்டை போல் கருதப்படுவார் அவ்வீரரை தொடவிடாமல் மடக்கி பிடிப்பது மாட்டை முட்டவிடாமல் அடக்குவதற்கு சமமாகும் ஒரு அணியில் யாரேனும் ஒருவர் புறப்பட்டு நடுக்கோட்டை தொடா விட்டு ஒரே மூச்சில் கபடி கபடி என்று விடாமல் பாடிக்கொண்டு எதிரணியில் இருக்கும் இன்று எதிரணியினரை கையாளும் காலால் குத்திவிட்டு எதிரணியிடம் பிடிபடாமல் ந்டுகோட்டை தாண்டி தம் அணியிடம் திரும்ப வரும் ஒரு வகை விளையாட்டு தொடுப்~ தொடப்பட்டவர் ஆட்டம் இழப்பார் என்றால் எதிரணியினர் சூழ்ந்து பிரிக்க வருவார் மூச்சு விடாமல் கபடி கபடி என்று பாடிக்கொண்டு எதிராளியை தொட்டுவிட்டு அகப்படாமல் திரும்பி வர வேண்டும் அகப்பட்டால் சென்ற பாட்டை நிறுத்தினால் ஆட்டம் இழப்பார் கபடி கபடி என்பதை நான்தான் வீரன்டா நல்ல முத்துக்கு பேரன்டா வெளிச்சத்தில் சிலம்பெடுத்து விளையாட வாரண்டா விமர்சனப்படுத்தி தாலி கட்ட வாரண்டா சடுகுடு சடுகுடு சடுகுடு என்றும் கீத்து கீத்துடா கீர தண்டுடா நட்டு வச்சன்டா பட்டு போச்சுடா போச்சுடா போச்சுடான்னு என்று பாடல்களும் உண்டு ஆடுகளம் மேடு பள்ளம் எல்லாம் சமதளமாக இருக்குமென்றும் ஆட்கள் கீழே விழுந்து இழுக்கப்படும் நிகழ்வுதான் தரை மண் அல்லது மரைத்~ மரத்தூள் மணல் பஞ்சு மெத்தை பரப்பியதாக இருக்க வேண்டும் கடம் பாறையாக கட்டாந்தரையாக இருப்பது நல்லதல்ல சடுகுடு உலகக்கோப்பையில் முதலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆளப்பட்டது இரண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் இதுவரை இந்தியாவில் எழுதப்படாத உலக கோப்பை யோகை ரக இருந்தது பன்னெண்டு அணிகள் பங்கேற்கும் pro கபடி league ல் எட்டாவது season டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துவங்குகிறது covid ன் பத்தொன்பது தொற்றுநோய் காரணமாக எட்டு முழுவதும் பார்வையாளர்கள் இல்லாமல்